லிப்ரியாஃபிஸ் பேஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்பது லிப்ரியாஃபிஸ் பேஸ் என்றால் என்ன
பேஸ் ஐ பயன்படுத்த முன் தேவைகள் என்ன பேஸ் ஆல் என்ன செய்யலாம்160
ரிலேஷனல் டேட்டா பேஸ் இன் அடிப்படைகள் புதிய டேட்டாபேஸ் உருவாக்குதல் ஒரு டேபிள் ஐ உருவாக்குதல்
லிப்ரியாஃபிஸ் பேஸ் என்பது லிப்ரியாஃபிஸ் சூட் இன் டேட்டாபேஸ் புரண்டெண்ட்
பேஸ் என்பது மைக்ரோசாஃப்ட் ஆக்செஸ் க்கு ஒப்பானது
பேஸ் பயன்படுத்தவும் வினியோகிக்கவும் விலையில்லா திறந்த மென்பொருள்
பேஸ் ஐ பயன்படுத்த முன் தேவைகளை காணலாம்
அடுத்து வருவன மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் க்கான கணினி தேவைகள்
மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 2000 சர்வைஸ் பாக் 4 அல்லது மேலும் எக்ஸ்பி விஸ்டா அல்லது விண்டோஸ் 7pentium கம்பேட்டிபிள் பிசி 15 ஜிபி வரை வன்வட்டு இடம் உபுண்டு லினக்ஸ் க்கான கணினி தேவைகள் இவை லினக்ஸ் கெர்னல் பதிப்பு 2618 அல்லது மேலும் pentium கம்பேட்டிபிள் பிசி விண்டோஸ் லினக்ஸ் இரண்டுக்குமே நிறுவலுக்கு 256 ம்ப் ராம் தேவை பரிந்துரைப்பது 512 ம்ப் ராம் கணினி தேவைகள் குறித்த முழு விவரங்களுக்கு இந்த இணையதளத்திற்க்கு செல்லவும்
நீங்கள் ஜாவா ரன்டைம் என்வைரன்மென்ட் ஐயும் நிறுவ வேன்டும்
இதை கீழ் காணும் தொடுப்பில் இருந்து டவுன்லோட் செய்யலாம்
நடுவிலுள்ள சிவப்பு பிரீ ஜாவா டவுன்லோட் என்று சொல்லும் பட்டன் ஐ சொடுக்கவும்
பைல் டவுன்லோட் ஆனதும் அதை இரட்டை சொடுக்கு சொடுக்கி நிறுவல் வழிகாட்டலை அனுசரிக்கவும்
லிப்ரியாஃபிஸ் பேஸ் நிறுவலை இப்போது காணலாம் நீங்கள் லிப்ரியாஃபிஸ் சூட் ஐ முழு நிறுவல் தேர்வுடன் நிறுவி இருந்தால் நீங்கள் லிப்ரியாஃபிஸ் பேஸ் ஐ திரையில் இடது கீழ் மூலையில் உள்ள ஸ்டார்ட் மேனு ஐ அழுத்தி அணுகலாம்
ஆல் புரோகிராம்ஸ் இல் சொடுக்கி பின் லிப்ரியாஃபிஸ் சூட் இல் சொடுக்கவும்
நீங்கள் லிப்ரியாஃபிஸ் சூட் ஐ இன்னும் நிறுவவில்லை எனில் பேஸ் ஐ அதிகாரபூர்வ வலைத்தளமான httpwwwlibreofficeorg க்கு சென்று டவுன்லோட் லிப்ரியாஃபிஸ் என்னும் பச்சை பொத்தானை சொடுக்கி நிறுவலாம்
விவரமான நிறுவல் வழிகாட்டி லிப்ரியாஃபிஸ் சூட் இன் துவக்க டியூட்டோரியல் இல் உள்ளது
பேஸ் ஐ நிறுவ நிறுவலின் போது காம்ப்ளீட் எனும் தேர்வை செய்ய மறக்காதீர்
சரி அடுத்த விஷயத்தை பார்க்கலாம்
லிப்ரியாஃபிஸ் பேஸ் ஐ கொண்டு என்ன செய்யலாம்
பேஸ் ஐக்கொண்டு நீங்கள் டேட்டா வை ஒழுங்கு செய்து சேமிக்கலாம்
டேட்டா ஐ உள்ளீடு செய்யலாம் டேட்டா வை பார்ம் மூலம் காணலாம்
queriesகளால் தகவலை பெறலாம்
அழகான அச்சிட தயாரான ரிப்போர்ட் களை உருவாக்கலாம்
பேஸ் நீங்கள் டேட்டாபேஸ் களை மேலாள உதவுகிறது
டேட்டாபேஸ் என்பது ஒரு கொத்து டேட்டா பார்ம்ஸ் குரீஸ் மற்றும் ரிப்போர்ட் களை கொண்டது
உதாரணமாக பேஸ் ஐக்கொண்டு கஸ்டமர் டேட்டாபேஸ் களை மேலாளலாம் விற்பனை orderகள் மற்றும் invoiceகளை கண்காணிக்கலாம் மாணவர்களின் கிரேட் டேட்டாபேஸ் களை பராமரிக்கலாம் ஒரு நூலக டேட்டாபேஸ் ஐ உருவாக்கலாம்
இப்போது சில டேட்டாபேஸ் களின் அடிப்படைகளை காண்போம்
ஒரு டேட்டாபேஸ் இல் டேட்டா சேமிக்கப்பட்டு டேபிள் களாக இருக்கிறது
டேபிள் களில் டேட்டா தனித்தனியாக வரிகள் கோலம்ன் களில் சேமிக்கப்படும்
எங்கு டேபிள் கள் கோலம்ன் களில் ஒன்றுக்கொன்று உறவு வைத்துள்ளதோ அத்தகைய டேட்டாபேஸ் ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் எனப்படும்
ஒரு நூலகத்துக்கான எளிய டேட்டாபேஸ் ஐ காணலாம்
புத்தகங்களின் தொகுப்பே நூலகம்
நூலக உறுப்பினர்களுக்கு புக்ஸ் தரப்படும்
ஒரு புத்தகத்துக்கு தலைப்பு ஆசிரியர் வெளியீட்டாளர் வெளியிட்ட வருடம் மற்றும் விலை உண்டு
இவை கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்லது அட்ரிபியூட்ஸ் எனப்படும்
ஒரு நூலக உறுப்பினருக்கு பெயர் தொலைபேசி எண் முகவரி ஆகியன உண்டு
நூலகம் அதன் உறுப்பினர்களுக்கு மட்டுமே புத்தகங்களை தருகிறது
இப்போது எப்படி நாம் இந்த டேட்டா வை வரிகள் கோலம்ன் களாக தனித்தனி டேபிள் களாக சேமிக்க முடியும் என்று பார்க்கலாம்
ஒவ்வொரு புத்தகத்தின் தகவலும் ஒரு புக்ஸ் டேபிள் இல்
அதன் அட்ரிபியூட்ஸ் கோலம்ன் களாக சேமிக்கப்படலாம் புக் டைட்டில் ஆத்தோர் பப்ளிஷர் யியர் ஒஃப் பப்ளிகேஷன் மற்றும் பிரைஸ்
ஒவ்வொரு புத்தகத்தையும் uniqueஆக அடையாளம் காண ஒரு புக்கிட் கோலம்ன் ஐ சேர்க்கலாம்
இப்படியாக ஒரே தலைப்பில் இரண்டு புக்ஸ் இருக்க முடியும்
அதே போல ஒரு உறுப்பினர்கள் டேபிள் யில் நேம் போன் போன்ற கோலம்ன் கள் இருக்கலாம்
மேலும் யுனிக் ஆக மெம்பர் இட் கோலம்ன் உறுப்பினரை தனியாக அடையாளம் காண ல்ட்பாசெக்ட் மூன்றாவதாக புக்சிஷ்யூட் டேபிள் மூலம் உறுப்பினர்களுக்கு கொடுத்த புத்தகங்களை பின் தொடரலாம்
இந்த டேபிள் தரப்பட்ட புத்தகம் உறுப்பினர் கொடுத்த தேதி திருப்ப வேண்டிய தேதி உண்மையில் திருப்பிய தேதி வரவு வைக்கப்பட்டதா இல்லையா ஆகியவற்றை பின் தொடரலாம்
இந்த டேபிள் களுக்கு இடையே டேட்டா வை ஒன்றிணைத்து தொடர்பு ஏற்படுத்தலாம்
இது ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஐ மேலாள உதவுகிறது
ரிலேஷனல் டேட்டாபேஸ் குறித்து மேம்பட்ட விவரங்களுக்கு எம் மற்ற டியூட்டோரியல்ஸ் களை இங்கு சென்று பாருங்கள் httpspoken tutorialorg சரி நாம் லைப்ரரி என பெயரிட்ட நமது முதல் பேஸ் டேட்டாபேஸ் ஐ உருவாக்கலாம்
புதிய டேட்டாபேஸ் ஐ உருவாக்க பேஸ் புரோகிராம் ஐ துவக்குவோம்
பின் திரையின் கீழ் இடது மூலையில் உள்ள ஸ்டார்ட் மேனு ஐ சொடுக்கவும்
பின் ஆல் புரோகிராம்ஸ் பின் லிப்ரியாஃபிஸ் சூட் கடைசியாக லிப்ரியாஃபிஸ் பேஸ்
டேட்டாபேஸ் வழிகாட்டி pop உப் windowவாக தோன்றுகிறது
புதிய டேட்டாபேஸ் ஐ உருவாக்க நெக்ஸ்ட் பட்டன் ஐ சொடுக்கவும்
அடுத்து வரும் விண்டோ வில் பினிஷ் பட்டன் ஐ சொடுக்கவும்
இது சேவ் ஏஎஸ் விண்டோ வை காட்டுகிறது
நாம் ஒரு லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ கட்டுமானம் செய்வதால் லைப்ரரி என பைல் நேம் டெக்ஸ்ட் பெட்டியில் எழுதுவோம்
பின் சேவ் பட்டன் மீது சொடுக்கவும்
இப்போது துவக்கியாயிற்று
அடுத்து டேட்டா வை சேமிக்க டேபிள் களை உருவாக்குவோம்
புதிய டேபிள் ஐ உருவாக்க இடது பக்கம் உள்ள டேட்டாபேஸ் பட்டியலில் டேபிள்ஸ் சின்னத்தை சொடுக்கவும்
வலது பலகத்தில் டாஸ்க்ஸ் லிஸ்ட் இல் கிரியேட் டேபிள் இன் டிசைன் வியூ மீது சொடுக்க இன்னொரு விண்டோ திறக்கிறது
இங்கு புக்கிட் என முதல் கோலம்ன் யில் பீல்ட் நேம் கீழ் எழுதவும்
Tab விசையை தட்டி பீல்ட் டைப் கோலம்ன் க்குச் செல்லவும்
புக்கிட் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் வித்தியாசமாக இருக்குமாகையால் கீழிறங்கும் பட்டியலில் பீல்ட் டைப் ஐ இன்டிஜர் என தேர்ந்தெடுக்கவும்
கீழே உள்ள தொகுதியில் பீல்ட் புராப்பர்ட்டீஸ் ஐ மாற்றவும்
ஆட்டோவல்யூ ஐ நோ இலிருந்து யெஸ் க்கு மாற்றுக
இந்த பீல்ட் இப்போது ஒவ்வொரு புத்தகத்தையும் யுனிக் ஆக காணும்
அதாவது இந்த பீல்ட் இல் இருப்பவை பிரைமரி விசை எனப்படும்
புக்கிட் புலத்தின் இடது பக்கம் மஞ்சள் விசை குறி இருப்பதை காணுங்கள்
இப்போது பீல்ட் களின் பெயர்களுக்கு பீல்ட் டைப்ஸ் தேர்ந்தெடுப்பது பற்றி காணலாம்
பீல்ட் டைப்ஸ்
டெக்ஸ்ட் இன்டிஜர் நியூமெரிக் டெசிமல் அல்லது டேட் என இருக்கலாம்
டெக்ஸ்ட் ஐ பயன்படுத்துவது பொது தகவல் உள்ள புலங்களில்
உதாரணமாக பெயர் தலைப்பு முகவரி
இன்டிஜர் நியூமெரிக் டெசிமல் ஆகியவற்றை எண்கள் மட்டும் உள்ள புலங்களில் பயன்படுத்தலாம்
உதாரணமாக நியூமெரிக் ஐ விலை குறித்த தகவலுக்கும் இன்டிஜர் ஐ வருடங்களுக்கும் பயன்படுத்தவும்
மற்ற பீல்ட் களை இப்போது உருவாக்கலாம்
டைட்டில்
பீல்ட் டைப் டெக்ஸ்ட்
ஆத்தோர்
பீல்ட் டைப் டெக்ஸ்ட்
பப்ளிஷ்ட் யியர்
பீல்ட் டைப் இன்டிஜர் பப்ளிஷர் பீல்ட் டைப் டெக்ஸ்ட் பிரைஸ் பீல்ட் டைப் நியூமெரிக் லெங்த் ஐ 5 எனவும் டெசிமல் பிளேஸ் 2 எனவும் மாற்றவும்
பார்மேட் எக்ஸாம்பிள் பட்டன் ஐ சொடுக்கவும்
இது பீல்ட் பார்மேட் விண்டோ வை திறக்கும்
கரன்சி ஐ கேட்கரி பட்டியலிலும் ஐஎன்ஆர் ஐ பார்மேட் பட்டியலிலும் தேர்வு செய்க
டெசிமல் பிளேஸ் க்கு ஆர்எஸ்
123400 என கொடுக்க இரண்டு இடங்களாகும்
மொத்த நீளம் ஐந்து என்பது டெசிமல் placesஉடன் சேர்த்து என்பதை கவனிக்கவும்
ஒக் பட்டன் ஐ சொடுக்கவும்
இப்போது புக்ஸ் டேபிள் க்கு எல்லா கோலம்ன் களையும் உருவாக்கிவிட்டோம்
டேபிள் ஐ சேமிக்கலாம்
பைல் மேனு ல் சேவ் சின்னத்தை சொடுக்கவும்
டேபிள் நேம் டெக்ஸ்ட் பெட்டியில் புக்ஸ் என டைப் செய்யலாம்
டேட்டாபேஸ் லைப்ரரி சேமிக்கப்பட்ட அதே இடத்தில் இது சேமிக்கப்படுவதை காணலாம்
ஏனெனில் டேபிள் கள் தரவுத்தளத்தின் பகுதியாகும்
ஒக் பட்டன் ஐ சொடுக்கவும்
அடுத்த டியூட்டோரியல் லில் புக்ஸ் டேபிள் யில் டேட்டா ஐ சேர்ப்போம்
மேலும் உறுப்பினர்கள் மற்றும் புக்சிஷ்யூட் டேபிள் களை உருவாக்கலாம்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிவுக்கு வருகிறது
சுருக்கமாக சொல்ல பின் வருவனவற்றை கற்றோம் லிப்ரியாஃபிஸ் பேஸ் என்றால் என்ன
பேஸ் ஐ பயன்படுத்த முன் தேவைகள் நீங்கள் பேஸ் ஆல் என்ன செய்யலாம்
ரிலேஷனல் டேட்டாபேஸ் அடிப்படைகள் புதிய டேட்டாபேஸ் உருவாக்குதல் ஒரு டேபிள் ஐ உருவாக்குதல் அடுத்து இந்த டியூட்டோரியல் தொடரில் பார்க்க இருப்பது டேபிள் கள் மற்றும் தொடர்புகள்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
இந்த திட்டம் ஸ்போக்கன் tutorialஆர்க் ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது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
நன்றி